hello சொல்லுங்க கவிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நித்யா நீ எப்படி இருக்கே

என்ன பண்றதுமா ரெண்டு பாப்பால்ல ரெண்டு அவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாதான இருக்கு அதுதான் மா வேற ஒண்ணும் இல்லை

இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அக்கா இப்போ நீங்க என்ன பண்றீங்க job எதனா பண்றீங்களா இல்லைமா வீட்ல சும்மாதான் இருக்கேன் எங்க பசங்களை வச்சுட்டு எங்க job க்கு போறது சொல்லு பாக்கலாம் பசங்களை பாத்துக்கிறதுக்கே correct ஆ இருக்கு நான் எங்க வெளிய job க்கு போறது

ஆமா ஆமாம்மா ரெண்டும் பொண்ணு தான் okay okay அக்கா சாப்பிட்டீங்களா ஹம் இன்னும் இல்லைமா சாப்பிடணும் சரி கொஞ்ச கழிச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு wait பண்ணிட்டு இருக்கேன் okay பாப்பா எல்லாம் என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்கம்மா ரெண்டு பேரும் விளையாடிகிட்டே கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க கொஞ்ச நேரம் சண்டை போட்டுப்பாங்க அப்படியே போயிட்டு இருப்பாங்க ஆனா என்ன தான் சண்டை போட்டாலும் ரெண்டு பேரும் ஒத்துமையா ஆயிடுவாங்க என்ன படிக்கிறாங்கக்கா ரெண்டு பாப்பா ஹம் பெரிய பாப்பா மட்டும் தான்டா school ல போட்ருக்கோம் பெரிய பாப்பா fourth போகப்போறா சின்ன பாப்பாவுக்கு வந்து இரண்டரை வயசுதான் ஆகுது இன்னும் school ல சேர்க்கலமா அவளை ஓ okay okay okay இப்போதான் பொறந்த பாப்பாவா அது second பாப்பா இல்லை இல்லை இரண்டரை வயசு ஆயிடுச்சுமா ஓ okay okay க்கா சரி சரி சரி பெரிய பாப்பாவுக்கு எப்போ school தொறக்கிறாங்க பெரிய பாப்பாவுக்கு இன்னும் இல்லை அடுத்த next week சொல்லிருக்காங்க என்னன்னு தெரியலை இப்போ வேற மறுபடியும் வெயில் வேற ரொம்ப அதிகமா அடிக்குதில்ல அதனால அப்புறமா பொறுமையா சொல்றோன்னு சொல்றாங்க இன்னைக்குதான் எதோ ஒரு news ல சொன்னான் நேத்து போட்றுந்தாங்களே இந்தமாதிரி வெயில் எதோ கடுமையா அடிக்கிறதனால school dates எல்லாம் open பண்றது தள்ளி வைக்கிறோம்னு எதோ news ல போட்ருந்தான் இன்னைக்குதான் தெரியும்னு நினைக்கிறேன் ஓ okay okay க்கா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க அக்கா அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்கமா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இப்படியேதான் இருக்காங்க நல்லா இருக்காங்க நீ என்ன பண்ற சாப்பிட்டியா என்ன பண்ற நானா நான் சாப்பிட்டேன்கா சாப்பிட்டுதான் உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன்கா semester போயிட்டு இருக்குகா ஓ college படிக்கிறியா இப்போ நீ

பரவாயில்லையே முடிக்கப்போறியா

work தான்க்கா வீட்ல வந்து work தான் சொல்றாங்க நான் வந்து

அது தான்கா government exam எழுதுனா attend பண்ணலாமான்னு இருக்கேன் கொஞ்சம் light ஆ அந்த mood ல தான் இருக்கேன் அதான் யார்கிட்ட போய் என்னன்னு கேக்கிறது அது எப்படின்னு எனக்கு தெரியலை எங்க வீட்லையும் யாரும் அந்த மாதிரி attend பண்ணினது கிடையாது okay மா இப்போ அந்த இது TNPSC ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க இல்ல அந்த மாதிரி எதாவது வேணும்னா try பண்ணிப்பார்க்கலாம் இல்லைமா நீ அது தான்கா government job ன்னாலே exam எழுதி இது பண்றதுதான் அதான் அது வரைக்கும் தெரியுது ஆனா but அதுக்கு அப்புறம் step அடுத்த step எப்படி எடுத்து வைக்கணும் என்ன பண்ணனும் எனக்கு தெரியலைக்கா அது யார்கிட்டையாவது விசாரிக்ணும்கா உங்களுக்கு தெரியுமாக்கா அது மாதிரி எதனா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் வேணும்னா சொல்றேன் okay வா ஏன்னா என் friends எல்லாம் நிறையப்பேர் எழுதிருக்காங்க அவங்க மூலமா எனக்கு கொஞ்சகொஞ்சம் தெரியும் ஏன்னா என்னையும் எழுத சொல்லிட்டாங்க என்னால இப்போ பாப்பா இருக்கிறதுனால என்னால continue பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு நான் தான் இப்போ வேணாம்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருக்கேன் நான் சொல்றேன் நீ வேண்ணா try பண்ணிப்பாரு okay வா உம் சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா சரிம்மா இந்த online center ல போனாலே உனக்கு வந்து சொல்லிடுவாங்கடா என்னென்ன பண்ணனும் ஏது என்னென்னுட்டு அது வந்து பாத்தீன்னா TNPSC இது full word என்னென்னா tamilnadu public service commission ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க first first வந்து என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா public service ன்னு தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க public service commission ன்னுதான் இந்த exam னுடைய பேரே வந்தது இது வந்து இந்திய அரசாலதான் first அமைச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீன்னா புது பணியாளர் சேவைக்காக நியமிச்சாங்க அதுக்கப்புறம் போகும்போது இந்திய மாநில அளவு வந்து உருவாக்கப்பட்டது இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்போ வந்து பாத்தீண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பதில தான் வந்து மஹானா சட்டத்திலே வந்து நிறைவேத்தி இரண்டு தலைவர் ஒரு தலைவர் இரண்டு உறுப்பினர்களாக வந்து இதை அமைச்சு madras service commission ன்னு சொல்லிட்டு ஏதோ பேர் வந்து மாத்துனாங்க அப்போ வந்து மாத்துனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீன்னா மாநில சீரமைப்புக்கு பின்னாடி வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எழில வந்து

அதுல வந்து அமைச்சு அதுக்கப்புறமா பேர் வந்து என்னன்னு மாத்துனாங்கன்னா TNPSC ன்னு சொல்லிட்டு பேர் ஒண்ணு மாத்துனாங்க அப்போ மாத்தப்போய்தான் இந்த name வந்து வந்துது இதுல வந்து நிறையப்பேர் exam எழுதுறாங்கடா நீ வேணா try பண்ணிப்பாரு உங்க வீட்டுகிட்ட இது மாதிரி யாராவது எழுதிருக்காங்களா exam ஆஹ் எழுதிருக்காங்க அக்கா ஒரு இரண்டு மூணு அக்கா எழுதிருக்காங்க அது எல்லாம் okay கவிதாக்கா எனக்கு என்னென்னா

அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நித்யா private job வந்து பார்த்தீன்னா முன்னாடியே நமக்கு கொஞ்சம் salary வந்து அதிகமா குடுப்பாங்க future ல வந்து நமக்கு job வேணாம்னு சொல்லிட்டு சொல்வாங்க அந்த ஒரு age வரைக்கும் நம்ம அந்த job ல இருப்போம் நமக்கு அந்த இது எதும் கா என்ன சொல்வாங்க pension பைசா அப்படி சொல்லிட்டு சொல்வாங்க பாத்தியா அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது private job ல

அதுக்கப்புறம் ஒரளவுக்கு நமக்கு salary குடுத்து நம்ம age ஆகும்போது sixty age வரைக்கும் தானே நமக்கு இது அஹ் என்ன சொல்றது ஓய்வு ஊதிய வயசுன்னு சொல்லிட்டு அறுபது வயசு வரைக்கும் mention பண்ணிருக்காங்க first ஐம்பத்தெட்டு இருந்தது இப்போ மறுபடியும் கொரோனாவால அறுபதுன்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க இப்ப மறுபடியும் ஐம்பத்து எட்டுக்கு எங்க போயிருமா என்னன்னு தெரியல அதனால இப்போ என்ன சொல்லிருக்காங்க இப்போ அந்த அறுபது வயசு வரைக்கும் நம்ம வேலை செய்யும் போது continues ஆ செய்யணும் நடுவுல வந்து stop பண்ணிட்டு join பண்றது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நாம continues ஆ செஞ்சோம்னா future ல நமக்கு வந்து pension பைசாஅந்த மாதிரி நமக்கு எதாவது ஊதியத்தொகை வந்து நமக்கு கிடைக்கும் கவிதா exam பார்த்தீன்னா இதுல வந்து பார்த்தீன்னா group one group two group three group four ன்னு சொல்லிட்டு நாலு exam இருக்குமா group one group two group three க்கு வந்து compulsory வந்து degree முடிச்சிருக்கணும் பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஆனா group four பார்த்தீன்னா உனக்கு பட்டப்படிப்பு இல்லம் எதுவும் தேவை இல்லை வெறும் நீ twelve இது sorry eighth ல இருந்து eighth முடிச்சிருந்தாலே போதும் ninth tenth twelfth அந்த மாதிரி யார் eighth above முடிச்சிருந்தா போதும் நீங்க வந்து group four attend பண்ணி எழுதலாம் oa okay okay அக்கா இப்போ நான் படிக்கணும்னா என்னக்கா படிக்கலாம் degree முடிக்கிற இல்லம்மா நீ வந்து பாத்தீன்னா group one ல இருந்து group three க்குள்ள எந்த group வேணா எடுத்து படிக்கலாம் அதுக்கேத்த மாதிரி வேலை கிடைக்கும் group ஒண்ணு ரெண்டு அந்த மாதிரி எடுதோம்னா அந்த என்ன சொல்லுவாங்க IAS அதுக்கு அப்புறம் collector அதுக்கு அப்புறம் அந்த commissioner அந்த மாதிரி job ஏதும் கிடைக்கும் அதான் ஒரு ஒரு group இப்போ group one ன்றது கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் உயர்ந்த பதவி கிடைக்கும் group இரண்டுன்றது அதை விட கொஞ்சம் தாழ்ந்த ப பதவி கிடைக்கும் group three அதுக்கு தாழ்ந்த பதவி கிடைக்கும் group four ன்றது இந்த post office அந்த மாதிரி வேலை சின்ன சின்ன வேலை அந்த மாதிரி government வேலை கிடைக்கும்டா ஓ okay okay அக்கா இது எப்படிக்கா apply பண்றது நம்ம phone லயே apply பண்ணலாமா ஆஹ் நம்ம phone ல apply

attend பண்ணி எழுதிட்டு வரமாதிரி இருக்கும் நூறு mark க்கு என்னவோ எடுப்பாங்க நீ போய் எழுதிட்டு வர்றமாதிரி இருக்கும்மா ஓ exam எத்தனை hour எழுதுற மாதிரி இருக்கும்கா exam என்ன ஒரு half day எழுதுற மாதிரி இருக்கும்மா full ஆ one words தான் கேப்பாங்க

okay okay எங்கக்கா exam எல்லாம் வைப்பாங்க exam எல்லாம் இப்போ இந்த school வந்து center school இருக்கு பாத்தியா அந்த மாதிரி ஏதாவது ஒரு school ல வைப்பாங்க போய் நீ போய் இருக்கும் okay க்கா சரிக்கா அப்போ internet ல போய் apply பண்ணனும்னு நீங்க சொல்றீங்க இல்ல அப்போ போறப்ப ஏதாவது எடுத்துட்டு போகனுமா அக்கா form TC tenth certificate அந்த மாதிரி இதெல்லாம் அது எனக்கு சரியா தெரியலைமா நீ அப்படி apply பண்றதா இருந்தா நீ முன்னாடி நாளே என்ன பண்ணு online center ல போய் கேட்டு வச்சுக்கோ இது மாதிரி TNPSC exam வந்து apply பண்ணலாம்னு இருக்கேன் அது வந்து எப்படி apply பண்ணனும் உங்களுக்கு ஏதாவது certificate வேணுமா இல்லை எவ்வளவு amount ஆகும் இதெல்லாம் நீ முன்னாடியே கேட்டு வச்சுகிட்டேன்னா அவங்க சொல்லும்போது நீ correct ஆ apply பண்ணிக்கலாம்டா

எந்த இடத்துல வேணும்னாலும் போய் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சினை கிடையாதுமா

நீ அவங்க குடுக்குற mark க்கு pass ஆகிட்டீனா நீ கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிரும் மறுபடியும் நம்ம file ஆயிட்டோம் அப்படின்னா next exam ன்னாலும் நம்ம apply பண்ணி எழுதிக்கலாம் இப்போ கூட சரி இப்போ இதுல எப்படியோ ஒரு என்ன சொல்றது ஒரு group ன்னு எடுத்தீனா எப்படியோ மூணு லட்சம் பேர் மூண்றரை லட்சம் பேர் apply பண்ணுவாங்க அந்த மூண்றரை லட்சம் பேர்ல நம்ம என்ன மூணு லட்சம் பேர் அந்த மாதிரி போய் எழுதுவாங்க மூணு லட்சம் பேர்ல பார்த்தீன்னா முழுக்க முழுக்க படிச்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுபேர் இருநூறுபேர் தான் இருப்பாங்கடா ஏன்னா முக்கால்வாசிப்பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஏதோ government வேலையா நமக்கு கிடைக்குது சரி நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய்தான நம்ம apply பண்ணனும்னு சொல்லிட்டு apply பண்ணிட்டு என்ன பண்ணிருவாங்க நிறைய பேர் apply பண்ணி போய் எழுதுறாங்க ஆனா பார்த்தீன்னா maximum பார்த்தீன்னா அதுல வந்து இந்த fail ஆகுறவங்க அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்ல அவங்க எல்லாம் மறுபடியும் மறுபடியம் apply பண்ணி எழுதிக்கலாம்டா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சினை இல்லைமா okay okay க்கா இந்த job ல வந்து நம்ம select ஆயிட்டோம்னா சீ இந்த exam ல வந்து select ஆகிட்டோம்னா நம்ம நம்மளுக்கு என்ன மாதிரியான job க்கா கிடைக்கும் அது தான் group one எடுத்தீன்னா அந்த IAS collector

இந்த என்ன சொல்றது ஊராட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் இந்த post office வேலை இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைதான் கிடைக்கும்டா group நாலுன்றதுக்கு okay okay க்கா இப்போ bank க்கும் வந்து government ன்னு சொல்றாங்க அப்போ bank இருக்காக்கா exam எழுதுனா இருக்காக்கா government exam கண்டிப்பா கண்டிப்பா அந்த ISC bank ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா state bank அதுக்கு அப்புறம் IOB bank இந்த மாதிரி bank க்கு எல்லாம் வந்த கண்டிப்பா படிச்சீன்னா உனக்கு வந்து group one group two படிச்சாலுமே உனக்கு correct ஆ இருக்கும்னு நினைக்கிறேன்மா okay okay க்கா இப்போ இதுக்கு வந்து நம்ம degree மட்டும் போதுமா இல்லை வெளில எங்கனா course க்கு எங்கனா நம்ம போகணுமாக்கா fees கட்டி எங்கனா படிக்கணுமா ஆனா group four மட்டும் கண்டிப்பா type writer தெரிஞ்சிருக்கணுன்றாங்க அஹ் மத்த group க்கு வந்து சரியா தெரியலைமா ஏன்னா அது எப்படி படிச்சிருக்கணும் என்னனு தெரியலை ஆனா கண்டிப்பா வந்து degree முடிச்சிருக்கணும் group one group two group three க்கு வந்து கண்டிப்பா degree முடிச்சிருக்கணும்

அப்படின்றாங்கம்மா அது சரியா எனக்கு தெரியலை நீ சொன் நீ போய் net center ல கேட்டாலுமே இந்த details எல்லாம் correct ஆ உனக்கு சொல்லிருவாங்க அப்படி நீ முடிக்கனும்னா கூட ஒண்ணும் பிரச்சினை இல்லை அய் அவங்க வந்து எப்படியோ கண்டிப்பா வந்து நீ apply பண்ணி உடனே எல்லாம் exam வைக்கமாட்டாங்க எப்படியும் நீ next year exam எழுதனும்னா இந்த year ஏ apply பண்ற மாதிரி இருக்கும் நீ அதுனால இப்ப எல்லாம் இது முடிச்சிடலாம் அது என்ன ஆறு மாசம் எப்படியும் நீ next year exam எழுதணும்னா இந்த year ஏ apply பண்றமாதிரி இருக்கும் நீ அதுனால இப்ப எல்லாம் இது முடிச்சிடலாம் அது என்ன ஆறு மாசம் சொல்லு பார்க்கலாம் அதுனால முடிச்சிறலாம் நம்ம அது பிரச்சினை கிடையாதுமா okay okay க்கா இப்போ உங்க friends எல்லாம் apply பண்ணி எழுதிருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லக்கா அவங்களுக்கெல்லாம் job கிடைச்சுதாக்கா குழந்தை பிறந்து போம் போக முடியாம ஓ okay okay க்கா அதான் எதுக்கு நோண்டி நோண்டி கேள்வி கேக்குறேன்னு பாக்காதீங்க எனக்கு தெரியாது அதான் கேக்குறேன் அப்படி எல்லாம் இல்லை நீ தெரிஞ்சிக்கிறது நல்லது தான அதுதான் இன்னும் யாராவது உங்க வீட்டு பக்கத்திலேயேகூட சரி இந்த மாதிரி exam இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கூட நீ தெரிஞ்சு கேட்டுக்கலாம் கேட்டுகிட்டீன்னா இன்னும் நிறைய உனக்கு information கிடைக்குமுல்ல நிறைய பேர் பண்றாங்கக்கா ஆனா எங்க வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி TNP exam government exam எல்லாம் எழுதுறாங்க நான் அவங்ககிட்ட கேட்டேன் ஆனா ஒரு confirm ஆன result ஒண்ணு எனக்கு தரமாட்டேங்கிறாங்க எனக்கு குழப்பமா இருக்கு என்ன group எடுக்கிறது எழுதலாமா நீ கண்டிப்பா select ஆவ இப்படித்தான் சொல்றாங்களே தவிர்த்து அது எப்படி என்ன எழுதணும் என்ன பண்ணனும் first என்ன படிக்கணும் எதுல இருந்து start பண்ணனும் படிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் தெளிவா ஒரு இது சொல்ல மாட்றாங்க அக்கா ஒண்ணுமே பிரச்சினை இல்லைமா ஆறாவது இருக்கிறாங்க பாத்தீங்களா குட்டி குட்டி பசங்க ஆறாவதுல இருந்து பன்னிரண்டாவது book வரையும் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு சும்மா daily ஒரு நாளைக்கு சும்மா ஒரு இரண்டு இரண்டு page பாத்துக்கோ correct ஆ இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நாம அதெல்லாம் படிச்சுட்டு வந்தது தான் எப்படியும் நம்ம memory ல கொஞ்சமாவது இருக்குமுல்ல அதை பாத்தாலே தெரிஞ்சிரும் ஓ நம்ம இந்த question படிச்சோமே இந்த question படிச்சோமே இது வந்துருக்கு பாரு இது வந்துருக்கு பாரு நமக்கே அது பாக்கும் போது ஆசையா இருக்கும் சின்ன வயசு book எல்லாம் பாக்கும்போது நமக்கும் கொஞ்சம் சந்தோசத்துல அதெல்லாம் மனப்பாடம் ஆயிரும் சீக்கிரமா ஏன்னா இப்ப நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம் இல்ல நம்ம பிள்ளைங்களுக்கேல்லாம் சொல்லிக்கொடுக்கும்போது நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் பா பாக்க அதெல்லாம் mind ல கண்டிப்பா இருந்துதான் ஆகும் இல்லாம எல்லாம் இருக்காது அது erase எல்லாம் ஆயிருக்காது அதனால நீ once ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு page மூணு page பாத்து அதெல்லாம் questions எல்லாம் படிச்சு mostly one words தான் எல்லாமே கேக்குறாங்கம்மா எல்லா one word ம் தரோவா படிச்சுக்கனும் அஹ் என்ன சொல்லுவாங்க தமிழ் அதுக்கப்புறம் science அதுக்கப்புறம் social science twelfth book பார்த்தீன்னா இயற்பியல் அதுக்கப்புறம் பொருளாதாரம் அதுக்கு அப்புறம் வேற என்ன book இன்னொரு book எதோ ஒண்ணு சொன்னாங்க அது எனக்கு சரியா தெரியல இந்த மாதிரி ஒரு நாலு பேர்கிட்ட கேட்டீனாலுமே correct ஆ சொல்லிடுவாங்க இந்த book அந்த book படிம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா news paper ல பார்த்தீங்கன்னா daily யும் வந்து வரும் ஆஹ் TNPSC group one exam group two exam group three exam ன்னு சொல்லிட்டு வரும் அதுல question papers எல்லாம் வரும் அந்த question papers எல்லாம் collect பண்ணி வச்சுக்கோங்க google ல search பண்ணி பாருங்க யூ டுயூப்ல search பண்ணி பாருங்க

try பண்றேன் okay கண்டிப்பா try பண்ணுமா விட்றாத ஏன்னா நீ வந்து government மூலமா நமக்கு வர examதான் இது வந்து நம்ம ரொம்ப fees கட்டி படிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இப்போ ஒரு college ன்னு எடுத்தீன்னா எவ்வளவு fees கட்டி நம்ம அதுக்கெல்லாம் படிக்கிறோம் சொல்லு பாக்கலாம் இது வந்து அப்படி எல்லாம் கூட கிடையாது நீ வந்து ஒரு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் தான் கட்டப்போறோம் அத apply பண்றதுக்கு கட்டிட்டோம்னா அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து job கிடைச்சிரும் job கிடைச்சிருச்சினா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணபபோறோம் கண்டிப்பா நமக்கு வேலை வேலை கிடைச்சதுனா போய்தான ஆகப்போறோம அதுனால கண்டிப்பா விட்றாத try பண்ணிப்பாரு நீ யார் கிட்டையாவது ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட சொல்லிப்பார் நீ ஒரு ஆளா try பண்றதை விட உன் friends இப்ப எல்லாருமே degree முடிக்கிறவுங்க தான அவங்களெல்லாம் கூட சேர்ந்து படிச்சு எல்லாரும் ஒரே இடத்துல apply பண்ணிட்டே கூட exam போய் நீங்க எழுதலாம் இல்லமா பாதிப்பேர் second degree படிக்கிறேன்னு சொல்றாங்கக்கா பாதிப்பேருக்கு marriage ன்றாங்க அவங்க அப்படி போறாங்க நம் நம்ப எப்படி சொல்றது நம்ம நம்ம life ஐ பாத்துட்டுதான் போகணும் அவங்க இது வருவாங்கன்னு எதிர்பாக்ககூடாது இல்லக்கா அப்படி கிடையாதுடா இது பாத்தீன்னா marriage அப்படி எல்லாம் கிடையாது இது வந்து எப்படி சொல்றது வீட்ல இருந்துதான் நம்ம படிக்கப்போறோம் இதுக்குன்னுட்டு நம்ம extra course extra course எல்லாம்கூட வெளிய சொல்லித்தறாங்க அஹ் இந்த மாதிரி exam க்குனே நிறைய பேர் வந்து சொல்லிதர்றாங்க ஏன்னா படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இலல அவங்க வந்து சொல்லி தர்றாங்க அஹ் என்ன சொல்றது பயிற்சி மையம்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் இன்னும் நிறைய வந்து free courses எல்லாம் இது மூலமா நிறைய வருது அதுனால இப்போ ஒண்ணுமே பிரச்சினை இல்லை உன் friends ஐ வந்து கொஞ்சம் brain wash பண்ணு இந்த மாதிரி எங்க அக்கா சொன்னாங்க இது மாதிரி வீட்ல இருந்தே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது சொன்னீன்னா உனக்கு கண்டிப்பா இதுல இருந்து ஏதாவது பயம் இல்லாமல் இருக்கும் உனக்கு எந்த பயம் இல்லாமல் இருக்கும் உன் friends க்கும் கொஞ்சம் help பண்ணுன மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து தெரியாது நாளைக்கு வந்து ஓ பரவாயில்லை கவிதா சொன்னா இன்னைக்கு நம்ம life ல நல்லா இருக்கோம் அப்படின்னு அவங்களா கண்டிப்பா யோசிப்பாங்க நித்யா ஒண்ணும் பிரச்சினை இல்லை இதயத்துல எல்லாம் okay okay க்கா try பன்றேன்க்கா இப்போ தமிழ் english ல எல்லாம் okay க்கா எனக்கு இந்த maths தான்க்கா பிரச்சினையே தமிழ் english னா நம்ம படிச்சது வந்து tick பண்ணுனா போதும் சரியான விடை எழுதுதான் கேக்கப்போறான் one mark தான் அது எல்லாம் okay இந்த maths தான் வந்து formula போட்டு அதை எப்படின்னு create பண்ணி answer வரவச்சு அந்த answer ஐ tick பண்ணனுமா எனக்கு formula பத்தி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் கூட ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்காதுடா அதும் பாத்தீண்ணா one word மாதிரிதாண்டா இருக்கும் அது வந்து இப்போ எப்படி சொல்றது இப்போ நீ ஒண்ணு வந்து plus பண்ணனுன்னுவாங்க ஒண்ணு வந்து multiplication பண்ணனுன்னுவாங்க ஒண்ணு வந்து division பண்ணனுன்னுவாங்க இப்படிதான் இருக்குமே தவிர மத்தபடி கஷ்டமா எல்லாம் எதுவும் இருக்காது maths கூட one words தான் இருக்கும் அதுனால எதுவும் பிரச்சினை இருக்காது இப்போ இது கூட வந்து general novel ன்னு சொல்லிட்டு ஒரு english book ஒண்ணு இருக்கு அதை வந்து கண்டிப்பா சேர்த்து படிக்கணும் அதை படிச்சா வந்து நிறைய knowledge வளரும் அப்படின்றாங்க போதுமான questions எல்லாம் கூட அதுல இருந்து கிடைக்கும் நமக்கு நல்லா knowledge வளரும் correct ஆ இருக்குன்றாங்க அதுனால அது வேணா கூட try பண்ணிப்பாரு

சொன்னார்க்கா college ல வந்து பக்கத்துல இருக்கிற library கிட்ட போங்க அங்கேயே நிறையபேர் படிப்பாங்க TNPSC exam க்கு அவங்க கிட்ட போய் கேளுங்க நான் என்ன படிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னார் ஆனா நம்ம வீட்டுகிட்ட எங்கயும் library ஏ இல்லைக்கா

அந்த மாதிரி time எல்லாம்கூட நீ போய் பாத்தீன்னா இந்த leave time ல எல்லாம் நிறைய open பண்ணுவாங்க open பண்ணும் போது கூட நீ அங்கெல்லாம் கூட போய் பார்த்தீனா நிறைய உனக்கு அந்த books இந்த மாதிரி எல்லாம் collect பண்ற point அந்த மாதிரி open பண்ணும்போது நீ miss பண்ணாதே correct ஆ போய் பாத்துட்டு வந்துரு okay okay க்கா அதுதான்க்கா அந்த library தான் தேடிட்டு இருக்கேன் சரி அதுலயும் கொஞ்சம் knowledge ஐ வளர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து government exam ல வந்து own ஆ கேக்கிற question தான் ரொம்ப அதிகம்ன்னு சொல்றாங்க knowledgeஏ knowledge எப்படி இருக்கு அப்படிதான் பார்க்கிறாங்க அதுனால தான் சரி அதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கேன் சரிக்கா நான் apply பண்ணி பாக்கிறேன்க்கா இவ்வளவு சொல்றீங்கக்கா நீங்களும் apply பண்ணி எழுதவேண்டியதுதானக்கா கண்டிப்பா கண்டிப்பா நானும் apply பண்றேன் சொல்லு வேண்ணா இரண்டு பேரும் சேர்ந்து கூட போய் apply பண்ணலாம் நாளைக்கு போய் ஒண்ணும் இல்ல browsing center ல கூட போய் கேட்டுட்டு வரலாம் எங்க apply பண்ணனும் எப்படி apply பண்ணனும் என்ன forms என்னென்ன அவங்க வந்து ஒரு date குடுப்பாங்க அந்த date ல வேணா போய் apply பண்ணிட்டு வரலாமா

நீயும் நானும்கூட வேணா சேர்ந்து கொஞ்சநேரம்